வயசானவங்களுக்கும், government மூலியமா, ஒரு certain amounts போகும், இது மூலியமா இதான் ஒரு மிகப் பெரிய நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். government தாம்மா தருவாங்க. நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. government வந்து, நம்மளுக்காக, ஆஹ் சின்னதா ஒரு help பண்றாங்க, வயசான காலத்துல. இப்ப நம்ம insurance certain amount கட்றோம் இல்லம்மா, அதெல்லாம் வச்சு, அவங்க வந்து, நிறைய profit பாப்பாங்க. invest பண்ணுவாங்க, நிறைய இடத்துல invest பண்ணி, அது மூலியமா profit வந்து, அது மூலியமா, நமக்குத் தருவாங்க. just ஒரு, நம்ம saving மாதிரி தான் அதும்.

நீங்க கேக்கறதைப் பொறுத்து இருக்கு, நெறய insurance இருக்கு. ஒண்ணு travelling க்கெல்லாம் insurance இருக்கு தெரியுமா இப்ப நான் travel பண்ணிட்டு, இப்ப traveling எல்லாம் வெறும் இந்த car, bike க்கெல்லாம் இல்லம்மா, scuba driving அப்புறம் வந்து sky driving, trucking போறாங்கல்ல, அவங்க, அப்புறமா, mountain riding எல்லாம் கூட, இவங்க வந்து, insurance இருக்கு. ஆமா, ஆமா, அதனாலதான் நிறைய பேர் வந்து, இந்த மாதிரி எல்லாம் போறாங்க போல. தைரியமா போறாங்க.

ஒண்ணும், இதுலயே கூட, marine ல எல்லாம், insurance இருக்கு, தெரியுமா? அந்த ocean க்கெல்லாம், insurance வச்சிருக்காங்க property அப்புறம் வந்து, அந்த, disability அவங்களுக்கு கூட, இங்க, insurance வச்சிருக்காங்க. உம் ஆமாம்மா, அது ரொம்ப அவங்களுக்கு useful சில பேரெல்லாம் வந்து, கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்களை. சில பேரு, அவங்க சொந்த பந்தமா இருந்தா கூட, அவங்களை மதிக்கவே மாட்டாங்க. இந்த மாரி, ஒரு insurance அவங்க எடுத்து வச்சிருந்தாங்கன்னா, நிறைய பேர், அவங்களை மாட்டிப்பாங்க. நிறைய, அவங்களுக்கு, ஏதாவது, உடம்பு சரி இல்லன்னா கூட, அடுத்தவங்ககிட்ட, அவங்க போய், கேட்க வேண்டாம். அவங்க வச்சிருக்க, அந்த insurance மூலியமா, அவங்களோட உடம்பு, அவங்களே, சரி பண்ணிக்க முடியும் unemployment இருக்காமா, அதுக்கு வந்து social insurance தாம்மா நம்ம எடுக்கணும். அதுலேதான் வந்து, இந்த unemployment எல்லாம் வந்து இது பண்ணும். அது, அப்புறம் job related. job ஏ ஒரு insurance மூலியமா நமக்கு கிடைக்கும்போது, நம்ம விடுவோமா? ஹம் இருக்குமா, life insurance, அதுதான் வந்து, side க்கும் சேர்த்து பண்றாங்க. ஆனா, money back எல்லாம் சொன்னேன்ல, so என்னோட எனக்கு எது ஆயிட்டாலும், என்னோட குழந்தைங்க நல்லா இருக்குங்க.

இல்லம்மா, அந்த land எவ்ளோ rate க்கு, எவ்வளவு years ல போகுதோ, அதுக்கு ஏத்த மாதிரி, நமக்கான profit ம் கிடைக்கும். அந்த land ல, suppose ஏதாவது fire accident ஓ, இல்லைன்னா, weather condition மூலியமா, எதாவது நல்லா இல்லாம போயிட்டாலோ, இல்லைன்னா, ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற building, நம்ம land ல உடைஞ்சு, சேதாரம் ஆயிருச்சுன்னாலும், நமக்கு அவங்க, சரி பண்ணித் தருவாங்க like, இப்ப ஒரு flood வந்துச்சுன்னா வந்து, ஒரு, one one K அந்த மாதிரி எல்லாம் தருவாங்கம்மா. flood மூலமா நிறைய பேருக்கு இது அடிச்சிட்டு போயிடும். so, ரொம்ப அதனால பாதிப்பாங்க. property காரத்தோட building க்கு அதிகமா தருவாங்க. property ன்னா கம்மிதான். ஆனா, இந்த building க்கு இதுதான் insurance தான் கொஞ்சம் அதிகமா, higher profit, season கிடைக்கும்

insurance short term மும் இருக்குமா! long ஆவும் இருக்கும். உங்களுக்கு எது suit ஆகுமோ? நமக்கு எது suit ஆகுமோ, நம்ம அது நம்மளோட decision like contract means அந்த auto mobile லாம் இருக்குல்ல, சில பேர் EMI ல வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடிதான், அதுக்குத்தான் எனக்கு contrast பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி, எனக்கு எதுவும் தெரியலைம்மா அப்படியாம்மா, எனக்கு அதைப் பத்தி idea இல்லை இப்பதான், நீங்க எதாவது, home insurance எல்லாம், பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படியாம்மா? home insurance வாங்குறது மூலியமா, இந்த insurance ல நிறைய cyclic லாம் இருக்கு தெரியுமா

அடுத்து வந்து, அது மூலியமா, அடுத்து, personal insurance அதுவும் நமக்குதான். அது எதுக்கு, நம்மளோட financial loss ஓ, இல்லைன்னா, நான் யார்கிட்டயாவது கட்டணும்ன்னா, அதுவும் நம்மளுக்கு, அந்த insurance ல, சரி பண்ணி தர்றாங்க.

அதுக்கு insurance ஓட இந்த, ம், I mean இந்த animals எல்லாம் கூட, insurance தர்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி இல்லாம, agriculture land இருக்கா? அதுக்கு ஒரு insurance தராங்களாம். அதுல வந்து, வேலை பார்க்கிறதுக்கு, like, cow, goat லாம் வேணும்ல? அதுக்கெல்லாம், insurance தராங்க. cow க்கு ஏதா ஆயிட்ட கூட, நம்மளோட amount அ, அவங்க return தர்றாங்க. ஆமாம்மா, நீ சொல்றது correct தான். இந்த, ஆடு, மாடுதான் இருக்குன்னு பாத்தா, நமக்கும் இருக்கு. நம்ம வீடுகெல்லாம் கூட இருக்கு, தெரியுமா? வீட்டுல வந்து, ஏதாவது, interior damage, அது, அப்புறம், exterior damage உ அந்த மாதிரிலாம் insurance தராங்க. நம்ம வீடு எதுவானாலுமே அவனுங்க காசு தறாங்க. அதுக்குத்தான், நம்ம மெரீனி insurance வாங்கி வைக்கிறோம்ல? so, நம்ம வீடு எதாவது அடிச்சிட்டு போயிட்டா கூட, flood சுனாமி, அந்த மாதிரி வந்துச்சுன்னாலும், நம்ம வீடு வந்து, இது பண்ணித் தர்றோம். flood வந்தா, flood க்குன்னே, நிறைய insurance இருக்கு. home insurance இருக்கு. management insurance இருக்குமா? இப்ப நீங்க வந்து, home insurance அந்த இது வச்சே, நீங்க வந்து, உங்களோட home அ, recover பண்ணலாமா? உம் அப்படி எல்லாம் இல்லைம்மா. அப்புறம் வந்து, இப்ப யாருன்னா, உன்னை damage பண்ணிட்டாங்க சில liability insurance ல, இன்னொரு விஷயம் இருக்கு. அதை, நான் சொல்லட்டா?

partner ம், என்னோட pair க்கும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான், நான் ஒரு insurance apply பண்ணுவேன். அவங்க apply பண்ணாங்கன்னா, என்ன அது சேர்த்து பண்ணுவாங்க? so, some time, some insurance, company ஸ்லாம் வந்து, அந்த மாதிரி வாங்கிப்பாங்கம்மா. சில companies லாம் வந்து, நேரடியா நீங்க வரணும். நேரடியா challan எழுதணும். இல்லை, check எழுதணும் அந்த மாதிரி தான் நீங்க போட்டு DD எடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைம்மா. சில companies நீங்க எப்படி approaches பண்ணலாம். எது top companies ஓ, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன facility அதிகமா பண்றாங்களோ, அந்த மாதிரி நம்ம approach பண்ணலாம் அதுக்குதாம்மா, நம்ம வந்து பார்த்து, எந்த company ல வந்து, ஆ, net bank யையும், online banking ல, facilities எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி, company ல, நம்ம approach பண்ணா, இது தருவாங்க உம் ஆமாம்மா, அதுக்கு என்னன்னா, maximum நம்மளோட life க்கு எவ்வளோ, தேவைப்படும். என்னோட குழந்தைக்கும் சேர்த்து, நான் எவ்வளவு insurance பண்ணலாம். ஏன்னா, நான் insurance பண்ற காசை தான், அவன் எடுத்துக் கொடுப்பான். ஒரு அஞ்சு லட்சம், நான் கட்டினாதான், அந்த அஞ்சு லட்சம், அவன் என்னோட family க்கு தருவான். மத்தபடி, அவங்க தர மாட்டாங்க. அதனால, நம்ம பார்த்து, correct ஆ, நம்மளோட பின்னாடி க்கு, correct ஆ சேர்த்து வைக்கணும் இதுலயும், சில risk இருக்குமா? but சில companies பொறுத்திருக்கு, சில பேர் வந்து, நம்பவே மாட்டாங்க. அந்த, திருடு போன காசை, திருடியே போல, நீங்க, எங்கயும், மறைச்சு வச்சிருக்கேன்னுவாங்க. அப்ப வந்து, officers வீட்டை check பண்ணி, அந்த விஷயம் எல்லாம் நடக்கும். நம்ம better எந்த மாதிரி insurance try பண்ணேன் தெரியுமா? நான் இத்தனை மணிக்கு சொன்னதுல, உனக்கு என்னென்ன insurance புடிச்சிருக்கு? எது better ன்னு நீ சொல்லு. அப்புறம் எந்த இது better ன்னு நான் சொல்றேன்மா. அது மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? இல்லைன்னா, வேற எதாவது insurance உங்களுக்கு பிடிச்சிருக்கா?

அதுக்குதாம்மா இருக்கு, நம்மளோட CCTV, அந்த மாதிரி proof, images, somebody saw images எடுப்பாங்க. இல்லைன்னா, நம்ம திருட்டு போகும்போது, கத்துவோம்ல,

எனக்கு tour போனா கூட, insurance இருக்குமாம், mixed tour இருக்கு. அப்புறம் வேற tour எல்லாத்துக்குமே insurance தானாம். எனக்கு home, health, எனக்கு அந்த disability, crop உ எல்லா insurance மே புடிச்சிருக்கு. எல்லாமே நமக்கு தேவைன்னுதான் சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் idea இல்லம்மா, insurance government ம் தராங்கம்மா, land க்கு. so நான் government sector choose பண்ணலான்ட்டு இருக்கேன். உம் நான் government தாம்மா, போகப் போறேன். சரிம்மா, அப்புறம் வேற எதாவது doubts நீ யதன insurance apply பன்லான்ட்டு இருகிய உம் okay மா doubts ன call பண்ணு

ஏன் தீபா மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னியே அதிகமா காய்க்குதா ஹம் அதிகமா காய்க்குதுக்கா மிளகாய், தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் கத்தரிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தோ~ போட்டிருக்கேன்கா தக்காளியும் கத்தரிக்காயுமே வீட்டுக்கு use ஆகுதுல்ல

மிளகாலாம் எவ்வளவு rate உ போது மிளகாய் எல்லாம் இப்போதைக்கு ஒரு கூறு இருபது பத்துந்தாக்கா போகுது ஹம் இந்த மொளகா காய வச்சு விக்க மாட்டீங்களா அதுவும் விப்போம்கா அது வந்து செடியிலேயே காஞ்சிரும் என்ன போட்டுருக்கீங்க குண்டு வத்தல் மாவை போட்டிருக்கீங்களா இல்லை சம்பா வத்தல் போட்டிருக்கீங்களா குண்டு வத்தல்தான்க்கா நாங்க போட்டிருக்கோம் அப்படி போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ கொடுங்களேன் சரி வாங்கிக்கங்க உங்களுக்கு இல்லாமயா தேவைப்படுது நானு இங்குட்டு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குனா கொஞ்சம் நிறைய கிடைக்கும்ல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 இல்ல மொளகா பொடி அரைக்கத்தான் மொளகா பொடி அரைக்கவா ஆமா நம்மளுக்கு வீட்டுக்கு use ஆயிக்கிறோம்

அப்டியே வத்த போடவும் ஒரு பத்து ரூவாய்க்கு கூறு விப்பிங்க பத்து ரூவாய் தான ஹம் ஆமாகா பத்து ரூவா பதினஞ்சு ரூவான்னு விற்போம் அப்ப சரி கூறா கூட ரெண்டு இது குடுங்க சரிக்கா சரிக்கா வாங்கிக்கங்க இந்தா நான் நாளக்கழிச்சு ஊருக்கு போறேன் கொண்டு வர்றேன்

கத்திரிக்காய் தக்காளி எதுவும் வேணுமா

சரி சரி சரி

ஹம் அதான் அது எடுத்துட்டு வார வாரம் சந்தைக்குப் போறோம் ஓ சந்தைல வேற விப்பிங்களா ஆமா அப்புறம் என்ன பண்றது விக்கலைன்னா சந்தைக்குதான் போகணும் வேறு எதுக்கு தோட்டம் போட்டு இருக்கீங்க இதுதான் மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி பூசணிக்காய் கிடக்கு பூசணிக்காவும் போட்டிருக்கேன்

இங்கிட்டு பருத்தி போட்டிருக்கேன் அவ்வளவுதான் அக்கா நாங்க சந்தைலைலாம் விக்கமாட்டோம் இங்கனக்குள்ள போட்டு இருக்கிறது வீட்டுக்கே use ஆயிக்கிரும் சரி சரி சரி எவ்வளவுக்கு சந்தைல வித்தா நல்லா ஓடுதா

அப்ப சரி நாங்க வீட்டுக்கு தான் ரெண்டு ரெண்டு காய்க்கும் ரெண்டு தான் அதுல நிக்கறது ஆஹ் ஊருக்குள்ள விப்பேன் ஆஹ் ஊருக்குள்ள விப்பேன் அது விக்கலைன்னா சந்தைக்கு போவேன் அது சரி இந்த இதைப்பத்தி படிச்சிருக்கோமேன்னு விவசாயத்துக்குள்ள இறங்குனது இல்லனா அதைப் பத்தி கூட தெரியாது நம்மளுக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீங்க

இங்க மதுரையிலதான் agriculture படி~ பரவாயில்லையேக்கா அதுகூட படிச்சிருக்கீங்க ஹம் நான் சும்மா ஏதோ ஒண்ணை படிச்சுபுட்டு உட்கார்ந்திருக்கேன் நானு அது படிச்சனாலதான் சரி விவசாயத்தை பத்தி படிச்சோம் நிலம் வேற இருக்கு

அதனாலதான் சரி நம்ம வயல்ல நம்ம விவசாயம் பண்ணுவோம் எதுக்கு அடுத்த ஆளுகிட்ட வித்துகிட்டு

வித்திருந்தோம்

இப்ப நாங்களே காசு குடுத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டோம் சரிக்கா சரிக்கா ஆமா எதுக்கு நம்ம நிலத்தை விக்க இந்த வெள்ளரிக்கா தான் காச்சு இருக்கு வீட்டுக்கு போகயில இந்த பிள்ளைகளுக்கு புடிங்கிட்டு போ ஆஹ் சரிக்கா இருக்கா நானும் வெள்ளரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா விதை கிடைக்கலையே உங்க இதுல பெரிய நெல்லிக்கா பெரிய வெள்ளரிக்கா கிடக்கா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

இந்த இது இருக்கு சிறுசா இருக்கிறதும் இருக்கு

அஹ் எடுத்துக்கோ விதை வேணும்னா சொல்லு வீட்டுல இருக்கு கொண்டு வந்து தர்றேன் சரிக்கா நாளைக்கு வரேன் வீட்டுக்கு எனக்கு இந்த கத்தரிக்காய் விதையும் தக்காளி விதையும் வேணும் அஹ் கத்திரிக்காய் வந்து விதை போட்டிருக்கேன் அதை கொண்டு வர்றேன் ஆமா ஆமா அத எப்படி போடணும் தக்காளி வேணா சும்மா தூவி விட்ட உடனே வளர்ந்திருச்சு எனக்கு ஹம் அதே மாதிரிதான் கத்திரிக்காவும் அப்படியே தூவிட்டா வளர்ந்திரும் அது வெடிக்கும்ல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

கொஞ்சம் பூச்சி வரும் ஆனா நான் வந்து வர விடமாட்டேன் ரொம்ப இது வேப்பிலை இதெல்லாம் தெளிச்சிருவேன் அப்ப taste நல்லா இருக்கும் உங்க காய் கொண்டு வாங்க ஒரு super ஆ இருக்கும்க்கா நாளை கழிச்சு உங்களுக்கு கொண்டு வர்றேன் கண்டிப்பா கொண்டு வர்றேன் கொண்டு வாங்க நாங்க சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே உங்கள்ட்டயே வாங்கிடுறோம் சரிக்கா சரிக்கா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ஊரை விட்டு போனாதான் அங்கிட்டு நல்லா விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் என்னக்கா நிலத்தையும் விட முடியலைல வேற என்ன பண்றது ஒரு இடத்துல பண்ண வேண்டியதுதானே என்னதுக்கா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 அங்க நெல்லு போட போட முடியாதுலக்கா மழை இல்லைல இப்ப இப்ப தரைக்கு நெல்லு set ஆகாதா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

ஆஹ் போட்டு இருக்கேன்க்கா பருத்தி அது ஒரு ஏக்கருக்கு போட்டிருக்கேன் ஆமா ஆமா அது வந்து வெயில் அப்பதானே வளரும்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 எல்லாரும் இந்த dress எல்லாம் நல்லா எல்லாமே விதவிதமா dress போடறது பருத்தியிலேதான் ஆமாக்கா இப்ப rate உ செமையா போகுது பருத்தி மட்டும்

ஹம் என்ன படிச்சிருக்கீங்க

ஹம் அக்கா இந்த இது பருத்தியில வந்து அப்படியே வேர்ல எல்லாம் வெறும் அப்படியே அழுகிப் போயிருக்குக்கா என்னனே தெரிலக்கா அழுகிப்போயிருச்சா இல்ல இந்த வேர்ல ஆமா அழுது~ இந்த இலையெல்லாம் புள்ளி புள்ளிய வருதா அஹ் ஆமாக்கா வேரு அப்படியே அழுகிப்போன மாதிரி இருக்கு இலையிலே அப்படியே புள்ளி புள்ளியா இருக்குக்கா என்ன பண்றதுன்னே தெரியலைக்கா trichoderma viride ஒரு மருந்து இருக்கு

trichoderma viride அஹ் அது என்னக்கா பண்ணணும் ஆஹ் கடையில கிடைக்கும் அந்த மருந்தை வாங்கி அடிச்சு விடுங்க சரி ஆயிருமா

சரிக்கா சரி கேட்டு நான் அடிக்கிறேன் என்னன்னு தெரியலே ரொம்ப அப்படியே பூச்சியா வருதுக்கா ஆனா நீங்க போட மாட்டீங்களே

நீங்க தான் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டீங்களே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 இது மட்டும் அப்படியே பருத்தி மட்டும் எங்கிட்டு கிடந்துதான் இந்த பூச்சி வருதுன்னு தெரியல ஆமா ஆமா அதுக்கு இந்த trichoderma viridie இந்த மருந்த மட்டும் வாங்கி போடு சரியாயிடும் சரிக்கா சரிக்கா படிச்சதுனால சொல்றீங்க நான் என்னத்தையோ படிச்சுபுட்டு உட்கார்ந்து இருக்கேன் இதப்பத்தி படிச்சனாலதான இதுக்குள்ள இறங்கிருக்கேன்

கிடைக்கமாட்டிங்குது பருத்தி போ`டலாம் இங்கிட்டு மழை அடிக்கடி பெய்யுதே அங்கேயாச்சும் பெய்து அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைக்கா மழைத்தண்ணி எதுவுமே இல்லை அதனாலேதான் பருத்தி சும்மா தோட்டத்தை போட்டு வச்சிருக்கேன் வுடுங்க வுடுங்க பருத்தில நல்ல லாபம்தானே உங்களுக்கு அதனாலேதானே விவசாயம் பருத்தி தானே எல்லாருமே பண்றாங்க ஆமாக்கா போட்ட காட்டிலேதான் பருத்திதான் அதிகமா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 ஆமா அது வேற rate வேற இப்ப அது என்ன பண்ணும் தெரியுமா அந்த பருத்தி காலையிலேயே எடுத்து அது வந்து பதப்படுத்தி வச்சிருவோம் நாங்க அப்பதான் rate போகும் எடை கூடும் ஆமா அப்புறம் மருந்துக்கு வேற இங்க hospital ல எல்லாம் பருத்திதான் வேணும் பஞ்சு தான் வேணும் ஹம் அதெல்லாம் நம்மளுக்குத் தெரியாது போட்டோமா எடுத்தோமா வித்தோமான்னு இருப்போம் நாங்க அது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நம்மளுக்குத் தெரியாதுக்கா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 ஹம் நீங்க இப்ப சொல்றிங்க ஏன்னா இதைப் பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க

இது அழகு சாதனப் பொருட்களுக்கு இது use ஆகுது மருத்துவத்துக்கு use ஆகுது

மருத்துவத்துக்கு தான அதிகமா use ஆகுது மருத்துவத்துக்கும் ஜவுளிக்கும் அஹ் அந்த பஞ்சு இது வப்பாங்களே அதுக்கா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

இதுல அதிக லாபம் இருக்கிறனாலதான் எல்லாருமே பருத்திய இது பண்றாங்க சரி ஆமா எங்க ஊர்லதான் நிறைய பருத்தி போட்டிருக்காங்க இப்ப எல்லாம் பருத்திதான் ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு பருத்திதான் நாங்க போடுறோம் இது பருத்தி இலை இலைல புள்ளி புள்ளியா ஏதாச்சும் வருதா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 நான் சொன்னதை use பண்ணுங்க trichoderma vidride

இலைல புள்ளி புள்ளியா வந்துச்சுனா copper oxychloride use பண்ணுங்க ரெண்டுமே use பண்ணனுமா அது வந்து தனி தனியாத்தான் இப்ப உங்களுக்கு ரெண்டுமே